இங்க துவைக்கிறது மட்டு இல்லாம அயர்ன் பண்ணு செய்றாங்க.

இது வண்டிய நிறுத்துற பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கு.

உள்ள சில கடைகள் எல்லா இருக்கு.

நம்ம மைண்டையு உடம்பையு ஃபிட்டா வெச்சுக்கணும்.

நம்ம பாக்குற இந்த இடம் அழகான ஒரு வியூ பாயிண்ட் .

வால் ஒய்ட் கலர்ல நல்லா ப் அழகான ஒரு போர்ட்ரேட் ஹேங் பண்ணிருக்காங்க.

இந்த கதவு ஒன்னு ஓபன்லதா இருக்கு சர்ச்ல இன்னு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகல.

மொதல் பங்களாவோட நம்பர் ஒன் நாட் ஒன் ரெண்டாவது நம்பர் வந்து ஒன் நாட் --

லைட் ப்ளூ அண்ட் லாவெண்டர் கல கலர்ல வானோ அழகா காணப்படுது.

நம்ம பாக்கறது ஒரு பெரிய ரயில்வே கம்பார்ட்மென்ட் .

மலையில இருந்து சின்னதா ஒரு ரன்னிங் வாட்டர் வந்துட்டு ஒரு லேக் மாதிரியான இடத்தில வந்து சேருது.

நம்ம பசிக்கும் போது வந்து சாப்பிடுற ஹோட்டல் இது.

இது கர்நாடகா ஓட ஸ்டேட் ரெஜிஸ்டர்ட் கே ஏ ஃபார்ட்டி த்ரூ பஸ்ஸு .